ஜல்லிக்கட்டுல இறங்கிருக்காங்க அதனாலதான் தன்விஷ் அம்மா உங்கள்ட கேக்கறேன் அத பத்தி என்ன சொல்றீங்க நான்லாம் காளைய அடக்குற அளவுக்குலாம் பெரிய ஆளுலாம் இல்ல ஆனா அந்த காலத்துல இருந்தே இத சொல்லுவாங்க அப்பெல்லாம் காளை அடக்~ காளையிலதான காளை அடக்கினா பொண்ணு தருவாங்க கல்ல தூக்கினா பொண்ணு தருவாங்க அப்படி எல்லாம் இருந்துச்சு அதுல இருந்துதானே இது ரொம்ப இதா போயிட்டு இருந்துச்சு நான் என்ன அதெல்லாம் நேர்ல பார்த்ததில்லை திலகன் ஒரு வாட்டி உங்க ஊருக்கு தான் வந்து பார்க்கணும் அத என்னனுட்டு எப்ப நடக்குதுன்னு சொல்லுங்க திலகண்ணா குடும்பத்தோட வரணும் வேற எனக்கு அதெல்லாம் வேடிக்கை பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஆசையா இருக்கும் நேர்ல போய் பார்க்கணும்னுலாம் ஒரு ஆசை இருக்கு ஆனா எங்க எங்க வீட்டுக்காரர் கூட்டு வரமாட்டேன்றாரு

கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இது எப்ப நடக்கும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம தைப்பொங்கல் தைத்திருநாள் பொங்கல் முடிஞ்~ முடிவடைஞ்சு ஒரு ஒண்ணுல இருந்து ஒரு ஆறு நாட்கள் கழிச்சு குள்ளாக்க நடக்கும் அது ஒரு ஒரு மா~ மாவட்டங்களும் அவுங்க தலைப்பு ஏத்து பண்ணுவாங்க இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காவல்துறைட்ட ப~ அனுமதி பெற்று proper ஆ அவுங்க அத கொண்டு வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு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 உங்களை வந்து நான் பார்க்க வைக்கிறது என்னோட கடமைங்க ஆனால் இந்த வருஷம் எனக்கு தல தீபாவளின்ற காரணத்துனால நான் வந்து அஹ் அந்த ஒரு விஷயத்த பண்ண முடியாது அடுத்த வருஷம் கண்டிப்பா நம்ம வந்து அஹ் அஹ் யோசனைய வச்சிக்கிறங்க நானு அஹ் ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கும் அஹ் அஹ் பேருந்து ticket களை book பண்றதுல இருந்து எல்லாமே நான் பார்த்து book பண்ணி வச்சிருக்குறேங்க சரிங்களா அஹ் இவரு நம்ம தலைவர் எப்படி இருக்காரு நல்லா இருக்கலாம்ங்க எப்படி போயிட்டு இருக்கு அவரு எப்படிங்க ஏதோ ஒரு கட்டமைப்பு வே~ வேலை போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரே அவரோட அலுவலகத்துல எப்படி போயிட்டு இருக்குங்க ஏதும் சொன்னாரா அஹ் கொஞ்சம் பரவலமா போயிட்டுருக்கது கொஞ்சம் office லதான் இது கொஞ்சம் work போ~ இது வேலையா போயிட்டு இருக்காரு ஒண்ணும் பிரச்சனை இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் வேலை சுமைதான் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது இப்போ பாப்பா வேற இருக்கிறதுனாலே அவளுக்கும் கொஞ்சம் எல்லாம் சேமிச்சு வைக்கணும் இப்போ ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்குது ஒன்னும் அந்த அளவுக்கு பெருசா இல்லை நானும் எதாவது வேலை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு idea ல தான் இருக்கேன் பாக்கணும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வேலை இருந்தா சொல்லுங்க திலகன் வீட்டுல இருந்து பண்ற மாதிரி

கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க நிறைய வெளி~ அஹ் வேலைவாய்ப்புகள் அதிகமாவே இருக்குது அதுவும் நீங்க வீட்டிலிருந்தே வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப அதிகமாவே இருக்குது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 பொறிக்க முடியும் அப்படின்னா தட்டச்சு பொறிச்சு கொடுக்கலாம் அஹ் பண்ணி கொடுக்கலாம் நீங்க வந்து ஒரு voice உங்களோட உங்களுடைய பேச்சுத் திறமையால பிறரை கவர்றதுக்காக பேச முடியும் உங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களுக்கு சில இதுல நீங்க வந்து சிறப்பா விளங்குவீங்க அஹ் இப்ப ஒரு சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு பொருள் சமைக்கிறதுல நீங்க பெருசா பெரிய ஆளா இருக்கலாம் ஒருத்தன் ஒரு நிர்வகத்த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 அவங்களோட வேலை சுமை இன்னும் அது~ அதுக்கும் மேல தேவைப்படுறப்ப அவங்க வந்து அவங்களோட நிர்வாக ஊழியர்களை use பண்றது இல்ல சில விஷயங்கள பயன்படுத்திக்கிறது இல்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெளிய இருக்க ஊழியர்கள் எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க அது மட்டும் இல்லாம சில கணினி பொறியாளர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அந்த அவங்க இயக்குற அந்த கணினி தொழில்நுட்பத்தை அஹ் எப்படி work அது ப~ பணி பண்ணுது பணி பண்றதில்லை அப்படின்றதை பார்க்கிறதுக்காக நிறைய அஹ் சுற்றுவட்டாரத்திலே இருக்கிற நண்பர்கள் அப்புறம் அவங்களுக்கு சிலருக்கு ~க்கு பணங்களை கொடுத்து சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ந்து ஒரு பெரிய ஒரு எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க so அந்த மாதிரியான work ல நம்மளும் ஒரு competitor ஆ add பண்ணி உள்ள போலாங்க அதெல்லாம் ஒண்ணும்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 அன்னைக்கு நம்ம பேசிட்டு இருந்தோமே வெங்கட் அண்ணாவைப் பத்தி இயற்கை விவசாயம் அதைப் பத்தி ஏதாவது இந்த மாடித்தோட்டம் போடறதைப் பத்தி ஏதாவது உங்களுக்கு ஒரு யோசனை இருந்தா சொல்லுங்களேன் நான் அவரையும் கூட கூட்டிட்டு வந்து நான் பேச சொல்றேன் என்ன மாதிரின்னுட்டு ஒண்ணும் இல்லைங்க உங்களுக்கு வீட்ல விளையிற விஷயங்களை நீங்களே இயற்கையா விளைய வைத்து நீங்களே உணவா உறிஞ்சி அஹ் சாப்பிட முடியும் அதுக்காகதான் நான் இந்த ஒரு விஷயத்த சொல்றேன் அஹ் யோசிச்சு சொல்லுங்க மாடித்தோட்டம் போடற idea எதுவும் வச்சிருக்கீங்களா யோசனை எதுவும் இருக்கா உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு திலகன் ஆனா இப்ப நாங்க இருக்கறது வந்து வாடகைக்கு இருக்குறோம் இப்போதைக்கு இங்க வந்து வைக்கிறது கொஞ்சம் கடுமையான விஷயம் அது ஒண்ணு மேலயே வீட்டுக்கு சொந்தக்காரங்களும் மேல குடியிருக்காங்க

சரிங்க சரிங்க புரிஞ்சுச்சு அஹ் இப்ப வாடகை விவசாயம்னாலுமே அந்த வீட்டுல இருக்க அந்த வீடோட முதலாளி கூட உங்களுக்கு வந்து இதுல உதவ முடியும் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ற விஷயங்கள அவங்களுக்கும் சேர்த்து செய்யுங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களாலையும் அது வளர முடியும் அவங்களுக்கும் அவங்களோட செலவுகள் செலவுகள் கம்மியாகும் so இயற்கை விவசாயத்தை உங்களோட ஒரு மாடித்தோட்டமா அப்படியே வச்சு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 அதனால அதெல்லாம் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க உங்க வீட்டு ஓனர்கிட்ட அஹ் முதலாளிகிட்ட பேசி பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க என்ன மாதிரி அப்படிங்கறதுலாம் நீங்க வந்து ஒரு ஆலோசனை பண்ணி உங்க கணவர்கிட்டயும் ஆலோசனை பண்ணிட்டு மாடித்தோட்டம் போடுறதுக்கு அஹ் முன்~ முன்னு~ முன்னு~ முன்னுரிமையா பண்ணுங்க அப்பதான் ஒரு அஹ் என்ன சொல்றதுங்க உங்க வருமானத்துல வருமானத்துல இருந்தும் ஒரு சேமிப்ப நீங்க உருவாக்கிக்க முடியும் அதே விஷயம் கொஞ்சம் உங்களோட மனசையும் மாத்தி ஏதோ நம்ம ஒரு

அதிகமா பண்ண முடியும் அப்படின்னா நீங்க தாராளமா வெளியயும் போயி அதை குடுக்க முடியும் வியாபாரம் செய்ய முடியும், மாடி தோட்டத்துல அவ்வளவு விவசாயமங்க பண்ண முடியாது இருந்தாலும் உங்க சுத்துவட்டாரத்துல இருக்கவங்களுக்கு இயற்கையான உரத்துல செஞ்ச இயற்கையான காய்கறிகளை குடுத்து மகிழ முடியும் ஏதோ குறைஞ்ச amou~ குறைஞ்ச பணம் வாங்கிட்டு குடுங்க இல்லையா இலவசமாகவே கொடுங்க இயற்கையா கடவுள் கொடுத்த ஒரு விஷயத்த இயற்கையான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

அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் இடம் கொடுத்ததுனாலதான நீ வெச்ச அப்ப எனக்குத்தானே எல்லா amount ம் காசும் வரணும் அது மாதிரிலாம் பிரச்சனை எல்லாம் வரும் அதுக்காண்டி தான் நான் யோசிக்கிறேன் திலகன் ஏன்னா எங்க அண்ணன்ட்ட ஒரு இடம் இருக்குது அங்க வேணா நம்ம கே~ அண்ணாட்ட கேட்டுட்டு நான் என்னன்னு சொல்றேன் ஏன்னா நம்ம இடத்துல வச்சோம்ன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நம்ம சும்மா கூட எல்லாருக்குமே குடுத்து நம்ப இது மதிப்பு மரியாதை ஒருத்தவங்கள்ட்ட இடம் வாங்கி நம்ம அதை வந்து செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கும் ஆரம்பத்துல அப்படியே நல்லா smoo~ நல்லா அமைதியா போகும் அதுக்கப்புறம் என்ன ஆயிடும் அவங்க கொஞ்சம் காசு பாக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனைல தான் போய் முடியும் அதுக்கு நமக்கே ஒரு சொந்தமா இடம் இருந்துச்சுன்னா நீங்க கேட்ட உடனேயுமே நானே அவங்கள கூட்டிட்டு வாங்க நம்ம பண்ணலாம்னு சொல்லி இருந்திருப்பேன் நான் வேணா அண்ணா இடம் குடுத்தான்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 நம்ம ஒரு நாள் நேர்ல சந்திச்சு இதெல்லாம் பத்தி பேசலாம் நம்ப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 சின்னச் சின்ன காளான்கள் புடலங்காய் பாகற்காய் தக்காளி, கத்தரிக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னச் சின்ன செடிகள்ல வரக்கூடிய காய்கறிங்கங்க சரிங்களா இதை வந்து நீங்க ரொம்பலாம் கஷ்டப்பட்டுலாம் நீங்க வந்து இத பராமரிக்கணும்ன்றது தேவையில்ல அஹ் அதுக்கு நீங்க கொஞ்ச நேரங்கள்ல செலவிட்டு கொஞ்சம் அதுக்காக நீங்க மெனக்கெட்டு செய்ய வேண்டிய விஷயங்கள்தான் இதுக்கான முதலீடும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வராது இது இது கொள்ற இடத்தோட பரப்பளவும் அதிகமா வராது அதனால மாடித்தோட்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நல்ல விஷயம்

இந்த மாதிரியான தோட்டங்கள் அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்ன பாத்தீங்கன்னா இந்த கொரோனா இந்த இந்த கொரோனான்றது வந்து நம்மளோட தேவைதான் நமக்கு ரொம்ப முக்கியம்

நமக்கு ரொம்ப ஒரு அஹ் தெளிவா உணர்த்தி போச்சு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் எல்லாரையுமே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்குள்ள மாட்ட வச்சுச்சு அதுலயும் குறிப்பிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ஒரு அஹ் பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒரு ஏப்ரல் மாதம் இருவது இருவது அந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாருமே உணவு தட்டுப்பாடா இருக்கட்டும் ஒரு பொருள் தட்டுப்பாடா இருக்கட்டும் ஒரு கனிம வளத் தட்டுப்பாடா இருக்கட்டும்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 அஹ் கிராமப்புறங்கள்ல இருக்கவங்க அவங்கவங்க விவசாயிங்க பண்றதுக்கான விஷயங்கள் இருந்தாலும் அவங்க செய்ய முடியாத சூழ்நிலையில மாட்டுனாங்க ஏன்னா மக்களை வெளிய வரக்கூடாதுன்னு பயமுறுத்துனாங்க so அதனால அவங்க அடிபட்டாங்க

so அந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மாடித்தோட்டத்துல இருந்து விவசாயம் பண்ணி அவங்க அந்த வளர்ந்து வச்சு அவங்கள்ட்ட இந்த வச்சு நிறைய பேர் வாழ்ந்து வந்தாங்க so இப்படித்தான் நெறைய மாடித்தோட்டதுக்கான ஆர்வமும் அதிகமாச்சு மக்களுக்கு நடுவுல என்னடா இது அஹ் இதைப்பத்தி இவ்வளவு நேரம் பேசறானே அப்படின்னு நினைக்கிறது correct ஆன விஷயம்தான் ஏன் ஏன் அது சரியான விஷயம் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா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 மாட மாளிகைகளையும் கட்டி வச்சிக்கிட்டு மரங்களெல்லாம் அழிச்சி வாழ்ந்தோம்னா அது வாழ்க்கையே கிடையாது உங்க வாழ்க்கையில ஒரு மரமாவது நடு அப்படினு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு எதுக்காகன்னா அந்த மரத்த பரமாரிக்கும் போது அது எவ்வளவு கஷ்டப்பட்டு வளருதுன்றது உங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தெரியும் அப்ப அந்த அஞ்சு வருஷத்துல அதை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்த நீங்க வெட்டும்போது எங்க இது பண்ணாலும் பின்னாடி போய் நின்னு மரத்த நீ வெட்டக்கூடாது அப்படீன்னு சொல்ல முடியும் ஏன் அப்படீன்னா நான் ஒரு மரம் வளர்த்திருக்கேன் அந்த மரத்தோட வலி எனக்கு தெரியும் அது ஒரு உயிரினம் அதை நீ அழிக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு குறிக்கோளையும் ஒரு மனப்பான்மையையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிடுனுங்க so இதத்தாங்க நாங்க ரொம்ப நாளா எல்லாருக்குமே சொல்ல விரும்~ விரும்புறோம் so மாடி தோட்டம் போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கையோட இயற்கையா நீங்க உங்க வீட்டிலேயே வளர்ற மாதிரி ஒரு இருக்கும் இப்ப அந்த ப~ அந்த செடிங்களையும் கொடிங்களையும் நீங்க பார்த்து ஒரு பேசுனா அது திருப்பி பேசுற மாதிரி இருக்கும் ஒரு பூ மலர்ந்தா அது உங்கள்ட்ட ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான ஒரு இயற்கையோட இயற்கையா நீங்க வாழ்றது அப்படின்றது வந்து மாடித்தோட்டத்தால இப்ப நம்ம கொண்டு வர முடியும் உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொண்டு வரும் வாழ்க்கையில நீங்க என்ன மாதிரி நினைக்கிறீங்க ஐஸ்வர்யா தனிஷா அம்மா எப்படி இருக்கீங்க என்ன சொல்றீங்க அது இயற்கையோட வாழ்றதுக்கு ஒத்துவரும்னு சொல்றீங்களா மாடித்தோட்டம் இல்ல எப்படி

நம்ம குழந்தையை பார்த்துக்கிற மாதிரியே அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு அதோட நீங்க சொல்றது தான் செடி முன்னாடிலாம் நானே நிறைய வாட்டி பேசியிருக்கேன் அது கூட பேசும்போது நம்ம கூட யாரோ இருக்காங்க அந்த ஒரு மனசுக்கு ஒரு இதா இருக்கும் தனியா இருக்கும்போது யாரோ நம்ம கூடயே இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும் ஆனா எனக்கு செடி வளர்க்க எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் நான் ஒரு ரெண்டு செடிதான் வச்சிருக்கேன் rose ரோஜா செடி ரெண்டு வச்சிருக்கேன் இப்ப வாடகை வீடுன்னு நிறைய செடி எல்லாம் இங்க வைக்க முடியலை அம்மா வீட்டுல நிறைய செடி எல்லாம் வளர்த்துருக்கேன் எனக்கு பிடிக்கும் செடி வளர்க்கிறதுலாம் அஹ் கொரோனா time ல எங்க சித்திதான் மா~ மாடில வந்து இது மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க நிறைய செடி கத்திரிக்காய் நீங்க சொன்னீங்கல்ல அந்த எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க நிறைய போட்டு வச்சிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஆனா கண்டிப்பா வைக்கணும் திலகன்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 விவசாயம் இல்லாமயும் நம்ம இல்லை விவசாயம் இருந்தாதான் நல்ல ஒரு விவசாயம் இருந்தாதான் நம்மளோட ஆரோக்கியம் செழிக்கும் நம்மளோட ஆரோக்கியம் செழிச்சாதான் நம்ம அடுத்த level க்கு நம்ம வாழ்க்கைய கொண்டு போக முடியும் நம்ம வாழ்க்கைய கொண்டு போணும் அப்படின்னா நம்மளோட அஹ் பாக்குற view வந்து ரொம்ப படர்ந்து விரிஞ்சு இருக்கணும் அது அப்பதான் வந்து நம்ம இன்னும் வளர முடியும் வளர்ந்துக்கிட்டே இருக்க முடியும் அஹ் நம்மளும் ஒரு மணித்துளிகள் பேசிட்டோம் பத்தொன்பது மணித்துளிகள் பேசிட்டோம் இன்னும் சற்று கொஞ்ச நேரம் நீங்க ஓய்வா இருந்தீங்க அப்படின்னா நம்ம பேசி இந்த விஷயத்த நம்ம என்னன்னு முடிவெடுக்கலாம் மாடித் தோட்டம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்தாய் சொல்ல மறந்துட்டேங்க, வீடை அலங்கரிக்கிற ஒரு பொருளாவும் இருக்கும் பத்து வீடு இருபது வீடு இருக்க இடத்துல ஒரு வீடுல வந்து செடி கொடிகள் ஒரு பாகற்காய் பழுத்து செவப்பு கலர்ல அது மாதிரி இருக்கிறப்ப வந்து ரொம்ப அழகா சூப்பரா இருக்குங்க பாக்கலாங்க நான் அடுத்த வாட்டி உங்கள்ட்ட பேசும்போது நீங்க ஒரு உறுதியா பண்ணலாங்க இது வாடகை வீடா இருந்தாலும் பரவால்ல நம்ம மாடி தோட்டம் பண்ணலாம்னு சொல்லுவீங்க பாருங்களேன் பாக்கலாங்க சரிங்களா நான் இப்போதைக்கு இந்த உரையை முடிச்சிக்கிறேன்

இன்று எனது தலைப்பு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதிகம் செல்வம் கொண்டவராக இருந்தாலும் அவர் நோயுற்று இருந்தால் அவரின் செல்வங்கள் அனைத்தும் வீணாகிவிடும் ஆரோக்கியமான நோயற்ற வாழ்வு இருந்தால்தான் இம்மால் மற்ற செல்வங்களை அடர்ந்து அடைந்து அனுபவித்திட முடியும் இதுவே நோயற்ற வாழ்வின் குறைவற்ற செல்வம் என்பது நமக்கு உணர்த்துவது அரிது அரிது மானிதடாய் பிறத்தர அரிது அதனினும் அரிது நொடி நோய் நொடிகள் இன்றி வாழ்தல்

பெற வேண்டியதெல்லாம் நோயற்ற வாழ்வைதான் அதுவும் இன்றைய தொழில்நுட்ப யுகத்தில் மனிதன்கள் பல வகையிலும் இலாகுவாக நோய்வாய்ப்படுகின்றனர் இவை இன்றைக்கு மனிதன் பெற்ற சாபம் எனலாம் இந்த தலைப்பில் நோயற்ற வாழ்வின் அவசியம் நோயற்ற வாழ்வு எவ்வகையில் சாத்தியம் மற்றும் நோய்கள் வராமல் இருக்கும் காரணங்கள் நோக்கப்படுகின்றன நோயற்ற வாழ்வின் அவசியம் மனித வாழ்வில் மிகவும் குறுகியது என்பார்கள் பிறந்தவர்கள் வளர்ந்து முதுமை அடைந்து இறந்து போவது இயற்கையின் நியதியாகும் ஆனால் இந்த குறுகிய கால மனித வாழ்க்கையில் மனித நோய் நொடி இன்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தாதான் தன்னை சூழ உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும் ஆரோக்கியம் இன்றி நோய்வாய்ப்பட்டவர்களுடைய வாழ்வானது இருள்மயமானது மகிழ்ச்சியான வாழ்வு என்பது ரகசியம் நோயற்ற வாழ்வாகதான் இருக்க முடியும் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் ஆகையால் மனிதன் உடலை திடமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகின்றது நோயற்ற வாழ்வு வாழ என்ன செய்ய வேண்டும் எமது உணவுகள் குடிக்கின்ற நீர் வாழ்விடம் சுற்றுச்சூழல் எல்லாவற்றையும் சுத்தமாக வைச்சிருக்க வேண்டும் ஆரோக்கியமான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி உள்ளவர்கள் உளவியல் ரீதியாக நல்ல சூழலில் வாழ வேண்டும் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் நீந்துதல் மற்றும் அத்தியாசமான முறையாக செய்ய வேண்டும் நோய் எதிர்ப்பு நிறைந்த உணவுகளை மட்டுமே உணவாக உண்ண வேண்டும் எமது உணவு உற்பத்தியான விவசாயி முறைகள் தவறாக இருப்பதனால் தான் இன்று அதிகளவு நோய்கள் உருவாகின்றன இவற்றை இயற்கை முறைகளாக மாற்றியதனால் மனிதர்கள் நோயற்ற வாழ்வினை வாழ முடியும் இன்றைய விவசாய முறையில் ரசாயன கலந்த பூச்சிக்கொல்லிகள் அதிகம் உள்ளன அவற்றைக் குறைத்து இயற்கை பூச்சி உரங்களை மட்டுமே நாம் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு நோய்கள் அதிகம் ஏற்பட பல காரணங்கள் இருக்கின்றன சூழல் மாசடைதல் பல நோய் நிலைகள் இன்றி உருவாகி வருகின்றன வலி மாசல் அடைவதினால் சுவாசம் சார்ந்த நோய்கள் ஏற்படுகின்றன மற்றும் நீர் மாசடைவதினால் சிறுநீரக நோய்கள் காலரா வாந்தி பேதி டெங்கு மலேரியா யானைக்கால் போன்ற நோய்கள் வருகின்றன நிலம் மாசடைவதனால் விவசாய பொருட்கள் நஞ்சாகின்றன இவற்றை உண்பதனால் மனிதருக்கு சமீப நோய்கள் ஏற்பட்டு புற்றுநோய்கள் உருவாகின்றன மற்றும் துரித உணவுகள் அதிகமாக உண்பதினால் cholesterol எனப்படும் அதிக கொழுப்பு மனிதனின் உருவாகி நோய்கள் உருவாகின்றன மனிதர்களின் உணவும் அவர்களின் செயல்பாடு பழக்க வழக்கங்களை நோய்களின் உருவாகும் உருவாக்கக் காரணமாக அமைகின்றன இன்றைக்கு மனிதர்கள் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றனர் அந்த மனிதனின் இந்த துரிதமான செயல்களால் கட்டங்களையும் வாகனங்களையும் இயந்திரங்களையும் உருவாக்கி விட்டு அவர்களை பெரும் சாதனைகளாக எண்ணிக் கொள்கின்றனர் அவைகள் அனைத்தும் சாதனங்கள் மட்டுமே சாதனைகள் அல்ல ஆனால் அவர்கள் தமது சூழ்நிலைகளை மாசுபடுத்தி தமது ஆரோக்கியத்தை இழந்து அந்~ நோயாளிகளாக மாறுவதை அவர்கள் காலப்போக்கில் உணர்கின்றனர் இன்றாவது நம் நோய்கள் இல்லாத வாழ்வே உயர்ந்த செல்வம் என்பதை உணர்ந்து அதற்கமைய நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று வாழ இனி ஒரு விதி செய்வோம் நன்றி

கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை நான் யார்கிட்டயும் சொல்லாம இருந்ததில்லை அமுதா. நீங்க சொல்ற நல்ல பயனுள்ள சித்த மருத்துவத்தை நான் நாலு பேருக்கு எடுத்து சொல்றேன் ஆமாம் அமுதா ஏகப்பட்ட பேர் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். இந்த குழந்தைகளுக்கு சளி பிடித்தால் என்ன மாதிரி வைத்தியம் செய்வது? இளம் பெண்களுக்கு முகப்பரு வருவது வய~ வயதானவர்களுக்கு முழங்கால் வலி வருவது, இந்த சர்க்கரை நோயால் வரும் கால்புண், கைப்புண் இது எல்லாமே எளிதாக ஆறாதல்லவா? இதற்கெல்லாம் உனக்கு ஏதாவது சித்த மருத்துவம் தெரியுமா அமுதா

இதை செய்தால் சளி சரியாகிவிடுமா அமுதா? பின்பு நான் கை கால் புண் கேட்டேனே அதற்கு ஏதாவது மருந்து உள்ளதா அமுதா இல்லை எனக்கு இது பத்தி தெரியாது. நான் கேள்வியும் பட்டதில்லை அமுதா. இதைப் பற்றி கொஞ்சம் தெளிவாக கூறு எனக்கு.

சரி சரி அமுதா

ஓ சரி அமுதா. நான் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்ப வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு சின்ன காயம் அடிபட்டுருச்சு அப்படின்னா ஆஹ் நான் வீட்டில் இருக்கும் ஆஹ் மஞ்சள் ஆஹ் நீ நீ சொன்ன மாதிரி தே~ நல்ல எண்ணெய் இதெல்லாம் அஹ் அஹ் ஒன்று சேர்த்து அந்தக் காயத்தில் இட்டால் சரியாகிவிடும் என்று கூறுவார்கள் நாம் முன்னோர்கள் பாட்டிக்காலத்தில் இது போன்று அல்லவா

மிக்க நன்றாக உள்ளது, இந்த வைத்தியம். ஆஹ் இப்பொழுது நீ வந்து கூறினாய் அல்லவா ஆஹ் குழந்தைகளுக்கு சளி பிடித்தால் என்ன செய்ய வேண்டும் ஆஹ் பெரியோர்களுக்கு கால் வலி, கை வலி வந்தா என்ன செய்வது? சர்க்கரை நோய் உள்ளவருக்கு அந்த புண் வந்தால் எப்படி அதை காயத்தை அஹ் சரி பண்ண வேண்டும் ஆஹ் பின்பு இந்த அஹ் இளம் வயதில் இருப்பவர்களுக்கு பருக்கள் வரும் அல்லவா அதை எப்படி சரி தெளிவாகக் கூறினாய். மிக்க நன்றி. அமுதா okay அந்த தேள் கொடுக்கு என்று சொன்னீர்கள் அல்லவா? அது எங்கு சென்றாலும் கிடைக்குமா? இல்லை கிராமங்கள் side

ஆமாம் கேள்விப்பட்டிருக்கிறேன் அருகம்புல் ஆஹ் குப்பைமேனி தெரியும் நன்கு தெரியும் அமுதா இந்த குப்பைமேனி கூட நகர்ப்புறங்களில் காணப்படுகிறதா? அப்பொழுது, நகர்ப்புறங்களில் இருப்பவர்கள் கூட கவலைப்பட வேண்டாம். அவர்கள் இந்த இலைகளை எங்கயும் தேடிச்செல்ல வேண்டாம் அவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்குமல்லவா வேறு ஏதாவது உனக்கு தெரிந்த சித்த வைத்தியம் இருக்கிறதா அமுதா அஹ் சரிங்க, அமுதா. அஹ் அஹ் நீ வந்து உன்னுடைய எடையை எடை குறைப்பதற்கு வந்து என்னிடம் கேட்டாய் அல்லவா உனக்கு ஏதாவது தெரியுமாயென்று அஹ் நான் கூறுகிறேன், நன்கு கேட்டுக்கொள் உனக்கு வந்து இந்த நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி இது எல்லாமே நன்கு தெரியும் அல்லவா? அதை வந்து எவ்வாறு சரியான நேரத்தில் எந்த அஹ் நேரத்தில் செய்தால் அது நம் உடம்பை ஏற்றுக்கொள்ளும். ஆஹ் எவ்வாறு உடற்பயிற்சி செய்ய வேண்டும் எவ்வாறு நடைப்பயிற்சி எல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் தெளிவாக கூறுகிறேன். நன்கு கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது நடைப்பயிற்சி செய்யும் போது அஹ் நாம் சாப்பிட்ட உடனோ அந்த காலை எழுந்தவுடன் பத்து to மா~ அஹ் அந்த வெயில் அடிக்கும் நேரத்தில் அந்த மாதிரி எல்லாம் நடைப்பயிற்சி செய்யக் கூடாது. அதிகாலை எழுந்~ எழுந்த உடனே என்ன செய்ய வேண்டும் நடைபயிற்சி மேற்கொள்ள வேண்டும் சரியா? அதி~ அதிகாலை நடைபயிற்சி மேற்கொள்ளவேண்டும். அதிகாலை யோகாசனங்கள் செய்வது ரொம்ப ம~ ரொம்ப நல்லது உடம்புக்கு. அஹ் அஹ் அஹ் அதிகாலை மூச்சுப் பயிற்சி செய்வதும் ரொம்ப நன்று மூச்சு, மூச்சுப் பயிற்சி ஆஹ் அதிகாலை நடப்பது, இவையெல்லாம் நடைப்பயிற்சி மூலமாக நம் உடம்புக்கு நல்லது கிடைக்கும். பின்பு நான்

சரியா முதலில் நடப்பது, பின்பு நீ யோகாசனங்கள் செய்வது, அந்த யோகாசனங்கள் செய்யும் பொழுதே நீ மூச்சுப் பயிற்சியும் செய்து கொள்ளலாம். அதுவும் நன்றாக இருக்கும் உடம்பிற்கு பிறகு நான் என்ன கூறுவேன் என்றால் உ~ உடற்பயிற்சி உடற்பயிற்சி நீ எங்கும் ஆஹ் இப்பொழுது எல்லாம் வெளியில் சென்று உடற்பயிற்சி கொள்கிறார்கள் அல்லவா? ஆஹ் நடிகை, நடிகைகள் அனைவரும் இப்பொழுது அனைவருமே ஆண், பெண் எல்லாருமே சேர்ந்து போய் வெளியிலே போய் உடற்பயிற்சி செய்யறாங்க அப்படி எல்லாம் செய்யாம எளிய முறையில, நம்ம வீட்டிலேயே நம்மளால என்ன செய்வோமோ அந்த உடற்பயிற்சியை செய்யலாம் சரியா? ஆஹ் பின்பு சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்க வேண்டும். okay சரியா இப்ப நம்ம வெளியில் செல்லும்போது, அது வந்து கண்டிப்பாக என்ன என்னவா இருக்காது? சுவா~ சுவாசம் நம்ம சுவாசிக்கிற காற்று வந்து, சுத்தமாக கண்டிப்பாக இருக்காது ஆஹ் அஹ் க~ க~ வாகனங்கள் வாகனங்களில் வரும் ஆஹ் வாகனங்களில் வரும் புகைகள் அஹ் அஹ் அஹ் பின்பு அஹ் இது மாதிரி குப்பை கொட்டும் அந்த வாசனை இது எல்லாமே என்னது? நமக்கு சுத்தமான காற்றை சுவாசிக்க தெரியாது. அதனால், நீ வந்து உங்க வீட்டிலேயே அஹ் வேப்பமரம் இந்த மாதிரி நல்ல மரங்கள் வளர்த்து, அதிலிருந்து கிடைக்கும் காற்றை சுவாசிப்பது நம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதிலிருந்து மட்டுமே நம்மளுக்கு என்ன வருகிறது? சுத்தமான காற்று நம்மளுக்கு வருகிறது. அதை மட்டுமே நாம் என்ன வேண்~ செய்ய வேண்டும்? சுவாசிக்க வேண்டும் பின்பு நான் ஒன்று சொல்கிறேன், நன்கு கேட்டுக்கொள். நீ எண்ணெயில், எண்ணெயில்தானே அஹ் பாதி பொருட்களை போட்டு வறுத்தெடுத்து சாப்பிட்டுக் கொள்கிறார்கள் பெரும்பாலும் அனைவருமே அப்படிதான் செய்~

விதைகள் உள்ள காய்கறிகள் உனக்கு தெரியுமா, விதைகள் உள்ள காய்கறிகளை வந்து ஆஹ் தக்காளி அஹ் முருங்கைக்காய், இந்த மாதிரி விதைகள் உள்ள காய்கறிகளை நீங்க என்ன செய்யணும்? உன்னோட உணவுல, நீ தினசரி சாப்பிட்டு வர உணவுல சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க சரியா அப்பிடி சேர்த்~ சத்துகள் கண்டிப்பாக வேறுபடும். ஆஹ் உன்னோட உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் ஆஹ் நீ செய்யும் செய்~ நீ இப்போ கடினமான செயல்கள் செய்கிறாயென்றால் இந்த ஆஹ் விதைகள் உள்ள காய்கறிகள், உனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பின்பு நன்கு பயன் இருக்கும். பின்பு முக்கியமான ஒன்று, பழங்கள் நன்கு எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்மளுக்கே தெரியும், நிறைய பழங்கள் இருக்கல்லவா? அந்த பழங்களை எல்லாம் நாம் தினசரி

ஆஹ் பெரியோர்கள் சொல்வது முக்கியமான ஒன்று, விதைகள் இருக்குவதை நம் அருந்துவது நம் உடம்பிற்கு நல்லது பெரும்பாலானது நாம் விதைகள் இருக்கும் பழங்களையோ ஆஹ் ஆஹ் ஆஹ் காய்கறிகளையோ, உண்பதே நம்ம நம் உடலுக்கு நல்லது. சரியா? ஆஹ் பின்பு பழங்கள் நிறைய எடுத்துக்கொள். பின்பு, இரவு உணவுகளை தவிர்க்கவே கூடாது. எப்பொழுதும் நீ இரவு இரவு உணவு ஆஹ் நீ உணவு அருந்துவது அஹ் நேரம் வந்து நாம் பார்த்து உணவு அருந்த வேண்டாம். ஆஹ் இப்பொழுது நீ மாலை உணவு அருந்துகிறாய் என்றால் ஆஹ் ஆஹ் மதிய நேரத்தில், அருந்தும் உணவிற்கு நடுவில் நீ பழங்களோ ஆஹ் இல்லை அவித்த காய்கறிகளோ நீங்க எடுத்துக் கொள்ளலாம். பின்பு மாலைப் பொழுதில் வந்து அதே மாதிரி பழங்களோ அவித்த காய்கறிகளோ எடுத்துக் கொண்டு இரவு நீ கண்டிப்பாக உணவு அருந்தவே வேண்டும் மாலை அருந்துவது உனக்கு போதாது அது உனக்கு சத்து அவ்வளவா குடுக்காது அமுதா கண்டிப்பாக, அது நூறு சதவிகிதம் உண்மைதான் அமுதா. நம்மளுக்கு பசிக்கும் பொழுது சாப்பிடும் உணவுதான் நம் உடம்பில் சேர்ந்து நமக்கு வந்து ஊட்டச்சத்தோ ஆஹ் புரதச்சத்தோ அனைத்தையும் தருகிறது. நாம் வாழ்வதற்கு அதுவே ஒரு முக்கிய காரணம். நாம் பசிக்கும் போது சாப்பிடும் உணவில்தான் அதிக சத்துக்கள் இருக்கிறது. அந்த பசிக்கும் போது, உ~ உண்ணும் உணவில் பார்த்து உண்ண வேண்டும். நான் இப்ப சொன்னேன் அல்லவா? ஆஹ் ஆஹ் காய்கறிகள் பழங்கள் ஆஹ் இது எல்லாமே சரியாக பசிக்கும் பொழுது, சரியான காய்கறிகள், பழங்களை நாம் உண்ணவேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து அதை மட்டும் உண்டாலே போதும். ஆஹ் உடை நம்மளோட ஆஹ் உடல் சத்து வந்து correct ஆ

சில காலகட்டத்தில் தான் வரும் ஆமாம் காலத்தில் மாம்பழம் என்றால், சிறு ஒரு காலத்தில்தான் அது கிடைக்கும் அல்லவா? அதுக்காக நீ அளவுக்கு மீறியும் எதையுமே நீ உண்பது, ஒரு பழமொழி கூட சொல்லுவார்கள், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று ஒரு இதை வந்து, நீ உண~ உண்கிறாய் என்றால், அளவுக்கு மீறி எதையுமே எடுத்துக்கொள்ளாதே அது உனக்கு உடம்புக்கும் கேடுதான் விளைவிக்கும். உன் பசிப்பதற்கு எவ்வளவு அருந்த முடியுமோ, அவ்வளவு அருந்திவிட்டு இருப்பது நன்கு. நான் பசிக்கும் பொழுதுதான் என்னோட உணவை எடுத்துக் கொள்வேன் அமுதா. ஆஹ் நான் அஹ் என்னை பொறுத்தவரை நான் பொரித்த உணவுகளை, அவ்வளவாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். ஆஹ் நான் முன்னாடியே உனக்கு சொல்லி இருக்கிறேன். அது உடம்புக்கு கேடுதான் விளைவிக்கும் ஆதலால், நான் சொல்வது அவித்த உணவுகளையே நான் எடுத்துக் கொள்ள வேண்டும். இடியாப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி அவிச்ச உணவுகளையே எடுத்துக் கொள்வது சிறப்பு. உனக்கு புரியுதல்லவா அதுவும் நம்மளுக்கு எளிமையாகவே கிடைக்கும் வீட்டிலேயே செஞ்சு வீட்டிலேயே சாப்பிடுவது உடம்புக்கு இன்னும் நல்லது. வெளியில் சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விட்டு வீட்டிலேயே அவித்த உணவுகளை உண்பது நம் உடம்பிற்கு ரொம்ப நல்லது

ஆஹ் உடற்பயிற்சி, யோகாசனங்கள் மிக்க நல்லது உடம்பிற்கு. அதை, அதை முதலில் நீ எவ்வாறு செய்வது என்று கற்றுக் கொண்டு அதை உ~ தினசரி உன்னோட பழக்கவழக்கத்தை மாற்றிக்கொண்டு வந்தாய்

hello hello good morning sir good morning sir நாங்க star health insurance company ல இருந்து பேசுறோம். okay sir என்னனு பாதிங்கனா, நீங்க இதுக்கு முன்னாடி medical insurance பத்தி உங்களுக்கு details சொல்லலானு இது பண்ணிருக்கோம். insurance முன்னாடி நீங்க apply பண்ணியிருந்தீங்க. இப்போ payout ஆயிருச்சு. ஆமா sir payout ஆயிருச்சு. monthly renewal பண்றதுக்கு இல்ல மறுபடியும் renewal பண்றது இல்லைங்க sir நீங்க already insurance வந்து apply பண்ணிருந்தீங்க medical insurance so அது இப்போ முடிஞ்சிருச்சு அதுகான time முடிஞ்சிருச்சு மறுபடியும் renewal பண்றது சொல்லி remaining கொடுக்கலான்னு உங்களுக்கு call பண்ணிற்கேன் நீங்க free தானே பேசலாமா இல்லீங் sir அப்படி whats your name உங்க name என்ன? அசோக் okay okay பாதிங்கன்னா அசோக் காது இது போட்டிருக்கு உங்க அசோக்குன்ற name ல இல்ல சங்கீதான்னு சொல்லி ஒரு name ல இருக்கு அவங்க உங்க mother னு சங்கீதா name ல இருக்கு mother னு போட்டிருக்கா அவங்க பேர்ல சண்முகம் அசோக்குமார்னு போட்டிருக்கு

okay sir அஹ் yes sir அஹ் okay sir போதும் sir sir இப்போ பாத்தீங்கனா medical insurance mostly யார்யார்க்கு போடுவாங்கன்னா sugar patient க்கு heart surgery patient க்குதா போடுவாங்க. இந்த ரெண்டு பேத்துக்குதா main ஆ போடுவாங்க okay ங்களா? so அப்படி உங்க வீட்ல sugar patients ஏதும் இருக்காங்களா சார்?

ஒரு காய்ச்சல்னாலுமே எடுத்துக்கிட்டா ஒரு ஆயிரம் thousand கிட்ட செலவாய்டும் okay ங்களா? so, medical insurance அவங்களுக்கு எதாவது உடம்பு சரியில்லாதப்போ இந்த insurance use பண்ணிக்கலாம் okay ங்களா treatment எடுத்திங்கன்னா two thousand கிட்ட செலவாகும் சரிங்களா? அப்போ இப்போ நீங்க வந்து medical sir line ல இருக்கீங்களா? ஆஹ் okay sir இப்போ நீங்க வந்து இந்த insurance use பண்ணி நீங்க போய் treatment எடுக்கும்போது seven hundred rupees தா ஆகும் okay ங்களா? இப்போ monthly two thousand ஆகற இடத்துல seven hundred rupees தா ஆகும் மீதி amount நீங்க save பண்ணலாம் okay ங்களா so இந்த insurance வந்து உங்களுக்கு அவ்வளவு benefit ஆ இருக்கும் sir medical insurance இது வந்து மூனு scheme ல இருக்கு sir monthly இருக்கு six months ஒன்னு இருக்கு, one year க்கு ஒன்னு இருக்கு. okay ங்களா? பாத்தீங்கன்னா four thousand and two hundred வரும் sir but அந்~ two hundred உங்களுக்கு less பண்ணி நாங்க four thousand க்கு கொடுக்கறோம் சரிங்களா ஆ ஆமா sir உங்களுக்கு கம்மியாதா வரும். insurance use இல்ல கம்மியாதா sir வரும் இதவிட. நீங்க வந்து insurance இல்லாம வேற எதுக்காவது sugar patient க்கு இல்ல heart surgery க்கு எதுக்காவது அஹ் medical க்கு இது பண்ண போனீங்கன்னா